இருவதாம் தேதி போனேன்.

அப்புறம் ஒண்ணாம் தேதியிலிருந்து continue வா போனேன்

ரெண்~ ரெண்டு நாள் மட்டும் போனேன் மே மாசத்துல

சரி முப்பது இருபத்தி ஒன்பது நாள் leave குடுத்துருந்தாங்க

அப்புறம் வேற எங்க போணும் பார்க்கலாம் நான் எங்கனா ஒரு ஐம்பதாயிரம் வாங்கணும் போல இருக்குதே இப்படினு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு நான் கொடுக்காமலே இருந்திருப்பனே அதை நான் jolly ஆ செலவு பண்ணிட்டு வருவேன்ல

சரி வைக்கிறேன் இன்னும் இருக்கு time உ உம் ஹம் வைக்கிறேன்

உம் சரி சரி வைக்கிறேன்

பகத்சிங் பற்றி சொல்லுங்கள்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 என்பதற்கு உதாரணம் காண்பது கடினம். வரலாற்று ஆசிரியர்கள், அவரை ஷாகித் ஆசம் என்றும் போற்றியுள்ளனர். பல நூற்றாண்டுகளாக தியாகத்தின் பாதையில் நம்மை வழிநடத்தும் ஒளிக்கும் அவர்களின் வாழ்க்கை நாட்டின் சுதந்திரத்திற்காக வன்முறையை கையாளுவதற்கு அஞ்சாதவர் சுதந்திரம் அடைய போராட்டம் அவசியம் என்று அவர் உறுதியாக நம்பினார் பகத்சிங் எப்போது எங்கு பிறந்தார் சர்தார் பகத்சிங், இருபத்தி ஏழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அன்று பஞ்சாபில் உள்ள என்ற பங்கா கிராமத்தில்

பகத்சிங்கின் குடும்பத்த பற்றி சொல்லுங்கள் இவரது தந்தையின் பெயர் கிஷான் சிங் இவரது தந்தையும், மாமாவும் புகழ்பெற்ற புரட்சியாளர்கள்

நேபாளிலிருந்து, வீடு திரும்பினார்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

பகத்சிங் மாமா அஜித் சிங் மாண்டலே சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் மற்றும் அவரது தந்தை நேபாளத்தில் இருந்து வீடு திரும்பினார் பாட்டி குழந்தையை அதிர்ஷ்டசாலி என்று அழைத்தார் இந்த வார்த்தைக்குப் பிறகு அவர் பெயர் பகத்சிங் ஆனது பக்தி அவரது மாமா மற்றும் தந்தையிடமிருந்து பெற்றது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 முடிந்த பிறகு நீங்கள் PA மேலும் கல்லூரி உள்ளே நுழைஞ்சு அங்கு அவர் மற்றும் பகவதி சரண் போன்ற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 பகத்சிங் ஏன் வீட்டை விட்டு ஓடிவிட்டார் சர்தார் பகத்சிங் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தபோது, அவரது குடும்பத்தினர் அவரது திருமணத்திற்கான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

பகத்சிங்கை புரட்சிகர வாழ்க்கைய மேற்கொள்ள தூண்டியது யார் பிரதாப்பில் பணிபுரிந்து, கான்பூரில் வசிக்கும் ஆபது பதுஸ்~ பதுகேஸ்வர்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 இந்த நாட்களில் நீங்கள் இளம் பாரத் சபையை உருவாக்கின~ உருவாக்கினார். இந்த நேரத்தில் பகத்சிங் காவல்துறையின் கண்களுக்கு உட்பட்டார்

பகத்சிங் மற்றும் அவரது கூட்டாளிகளால் நடத்தப்படும் அமைப்பை விளக்குக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 அமைப்பு பெயர் மாற்றப்பட்டது இப்போது இந்த அமைப்பின் பெயர் இந்துஸ்தான் சோசலிஸ்ட் குடியரசு மாற்றப்பட்டுள்ளது இந்த கட்சியின் அலுவலகம் ஆக்ராவுக்கு கொண்டுவரப்பட்டது. கட்சி நாட்டின் சுதந்திரத்திற்காக உழைக்க தொடங்கியது இளைஞனின் ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது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 நீங்கள் ஆக்ராவில் இருந்து லாகூர் வந்தீர்கள் சைமன் கமிஷனை எதிர்த்த போது லாலா லஜபதி ராய் தடியடியால் தாக்கப்பட்டார். லாலாஜிக்கு பல காயங்கள் ஏற்பட்டன. இந்த காயங்களை அவரால் தாங்க முடியவில்லை லாலாஜியின் மரணத்தால் நாட்டின் கர்ப்பிணி பெண்களின் ரத்தம் சிந்தப்பட்டது லாலாஜியின்

லாலா லஜபதி ராயின் மரணத்திற்கு பழி வாங்கியது யார் பதினேழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று மாலை நான்கு மணி அளவில் பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் மற்றும் சந்திரசேகர் ஆசாத் ஆகியோர் லாலாவின் மரணத்திற்கு சாண்டர்சை தூக்கிலிட்டு பழி வாங்கினார்கள் காவல்துறையை ஏமாற்றியதன் மூலம் நால்வரும் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள் லாகூரிலிருந்து காவலர்களும் வெளியே வந்தனர் சட்டசபையில் வெடிகுண்டு வீசியது யார் சட்டசபை அரங்கை தகர்க்க முடிவு செய்தார் இந்த பணிக்கு பகத்சிங் மற்றும் பதுகேஷ்வர் தத் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பதுகேஸ்வர் தத் மாறுவேடத்தில் சட்டசபை அரங்கிற்குள் நுழைந்தார். அந்த நேரத்தில் கேலரிகளில் பாதுகாப்பு மசோதா அறிமுகம் செய்யப்பட இருந்தபோது வெடிகுண்டு வீசப்பட்டது. குண்டு வெடிப்பு நடந்தவுடன் சட்டசபை வளாகத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது சிறிது அமைதிக்குப் பிறகு மக்கள் அந்த இரண்டையும் பார்த்தனர் இளைஞர்கள் சிவப்புத் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து கோஷம் எழுப்பி வருகின்றனர் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர் பகத்சிங்கின் தியாகம் பற்றி சொல்லுங்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணு அன்று மாலை இந்த மூன்று மாவீரர்களும் தூக்கிலிடப்பட்டனர். தூக்கு தண்டனைக்கு முன் இந்த மூன்று hero க்களும் முன்பை விட அதிக எடையுடன் இருந்தனர் தூக்கிலிடப்படுவதற்கு முன் மூன்று hero க்களும் ஒருவரையொருவர் கட்டித் தழுவி பாரத் மாதா ஜெய் ஜெய் என்று கோஷமிட்டனர். வாகனம் ஓட்டும் போது வீர மரணம் அடைந்தார் லாலா லஜபதி ராயின் மரணத்திற்கு பழி வாங்கியது யார் பதினேழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று மாலை நான்கு மணி அளவில், பகத்சிங் ராஜ் குரு சுக்தேவ் மற்றும் சந்திரசேகர் ஆசாத் ஆகியோர் லாலாவின் மரணத்திற்கு சாண்டர்சை தூக்கிலிட்டு பழி வாங்கினார்கள் காவல்துறையை ஏமாற்றியதன் மூலம் நால்வரும் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள். லாகூரில் இருந்து காவலர்களும் வெளியே வந்தனர் சட்டசபையில் வெடிகுண்டு வீசியது யார் சட்டசபை அரங்கை தகர்க்க முடிவு செய்தார். இந்த பணிக்கு பகத்சிங் மற்றும் பதுகேஸ்வர் தத் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பதுகேஸ்வர் தத் மாறுவேடத்தில் சட்டசபை அரங்கிற்குள் நுழைந்தார். அந்த நேரத்தில் கேலரிகளில் பாதுகாப்பு மசோதா அறிமுகம் செய்யப்பட இருந்தபோது வெடிகுண்டு வீசப்பட்டது குண்டு வெடிப்பு நடந்தவுடன் சட்டசபை வளாகத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. சிறிது அமைதிக்குப் பிறகு மக்கள் அந்த இரண்டையும் பார்த்தனர் இளைஞர்கள் சிவப்புத் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து கோஷம் எழுப்பி வருகின்றனர். குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர். பகத்சிங்கின் தியாகம் பற்றி, சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணு அன்று மாலை இந்த மூன்று மாவீரர்களும் தூக்கிலிடப்பட்டனர். தூக்கு தண்டனைக்கு முன் இந்த மூன்று hero க்களும் முன்பை விட அதிக எடையுடன் இருந்தனர். தூக்கில் இடப்படுவதற்கு முன் இந்த மூன்று heroக்களும் ஒருவரையொருவர் கட்டித் தழுவி பாரத் மாதா ஜெய் ஜெய் என்று கோஷமிட்டனர் வாகனம் ஓட்டும்போது வீர மரணம் அடைந்தார் இப்ப apartment ல இருக்கறவங்களுக்கு வந்து தண்ண problem தா பெரிய problem ஆ இருக்கு இப்ப வந்து வந்து வெயில் காலம் வந்துரிச்சினாலே எல்லாருக்குமே தண்ணீ ரொம்ப முக்கியமா இருக்கு ஆனா இப்பவந்து இன்னும் வந்து பத்தாகுற வந்து அந்த level லுக்கு மாறிட்டு வருது எல்லாருக்குமே வந்து ஏறி குலங்கள்லா இருக்கும் ஆனா இப்ப அதுலா கிடையாது ஏறி குளங்கள்லா இல்ல ஏறி குளங்கள் இல்லாதனாலே நிறைய விதமான தண்ணீர் பஞ்சம் வருது அதுக்கு அப்புறம் வந்து விவசாயத்துக்கு வந்துட்ட விவசாயம் எதுமே பண்ண முடியல நிறைய பேருக்கு தண்ணி இல்லாமலே நிறைய பேரு செத்துகிட்டு வராங்க அதுக்கு main reason என்னனா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கனா ஏறி குளங்கள் எல்லாத்தயுமே வந்து ஆஹ் மேல மூடிட்டு அதுக்கு மேல வந்து apartment கற்ற அப்டின்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்காங்க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 அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கனா இந்த காலத்துல மழை வருது அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து இது குளங்கள் எல்லாத்தையும் தூரு வாரிடுவாங்க தூரு வாரிட்டு குழந்தைகல்லா என்ன பண்ணும்ன அந்த மழைநீர சேமிச்சி வைப்பாங்க மழைநீர் சேமிச்சி வைக்கும்போது அது வந்து திரும்பவும் evaporate ஆயி திரும்ப மழை பேஞ்சி அது ஒரு circulate டாவே இருந்தது ஆனா இப்ப அப்டி கிடையாது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 அதனாலையே வந்து நிறைய பேருக்கு வந்து வீடு கிடைக்கட்டும் அதனால எல்லார்க்கும் நல்லாதா இருக்கும் ரொம்ப அன்றாட வாழ்க்கையில் எல்லாத்தயுமே இழந்துகிட்டு வராங்க நிறைய பேரு வந்து என்ன பன்றாங்கனா வீடு இருக்கு ஆனா தண்ணீ இல்ல இப்பலா apartment லா பாத்திங்கனா வந்து யாருக்குமே வந்து bore தண்ணியே இருக்காது சிலபேருக்கு வந்து bore தண்ணி இருக்கும் சில பேரு என்ன பண்ணுவாங்கனா அது bore தண்ணியே இருந்தாலும் அது வந்து நல்ல தண்ணீயா இருக்காது அதனால என்ன பண்ணுவாங்கனா குடிக்கறதுக்கு வந்து மேல ஏத்திடுவாங்க அந்த நிலமைக்கி மாறிடிச்சி இப்ப தண்ணி வந்து நாம நிராகரிச்சிடோன்ற நிலமைக்கி வந்து நாம மாறிட்டேவரோம் தண்ணீ வந்து அதுவா ரூபா குடுத்து வாங்கறோம் அதுல சத்தே கிடையாது அதுல எல்லாத்தயுமே purifier பண்றனு சொல்லிட்டு அந்த தன்நீல இருக்க சத்தெல்லாத்தையுமே எடுத்துகிட்டுதா வந்து நமக்கு தராங்க மக்களுக்கு ஆனா வந்து எப்டினா தன்னிலே வந்து நிறைய விதமான சத்துக்கள் இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க இந்த தண்ணீல வந்து குடிச்சா potassium கிடைக்கும் அந்த சத்துளா நம்ம உடம்புக்கு போகும் போது நம்ம வந்து ஒடம்பு healthy இருக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப apartment ல இருக்குறவங்களுக்கு எல்லாமே தண்ணீர்பஞ்சம்தா இருக்கும் mostly தண்ணீ பஞ்சமா இருக்கு அவங்க குடிக்கிறது ஒரு தண்ணீயா இருக்கும் மத்ததுக்கு எல்லாத்துக்குமே வேற தண்ணிய use பண்ணுவாங்க ஏனா ஒரு நாள் அவங்க குடிக்கிறதுக்காக தண்ணீ வாங்கறதே வந்து முப்பத்து ரூபா நாப்பது ரூபா குடுத்து தண்ணீ வாங்குவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த time லதா தண்ணீவரும் அப்டின்னு இருக்கும் நம்ம வந்து முந்தியலா வீட்டுல வந்து எல்லாருக்குமே கிணறு ஏறி குளங்கள் எல்லாமே பக்கத்துல இருக்கும் வீட்டுல தண்ணி இல்லனா கூட ஏறி குலங்கள்ளதா குடி குளிப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்க ஆனா இப்ப அப்டில்லா கிடையாது மக்கள்லா ரொம்ப மாறிட்டாங்க இப்ப ஏறி குலங்களெல்லாத்தையும் மூடிட்டு அதுல வீடு கட்டி நாங்க வந்து கடைளதா தண்ணீ வாங்கி குடிப்போம் அந்த மாதிரி நிலமைலலா வந்துட்டாங்க இதுல main ஆ பாதிக்கபடறது வந்து apartment ல இருக்குறவங்கதா அதுவும் city ல இருக்குறவங்க எல்லாருமே ரொம்ப பாதிக்க படுறாங்க வெயில் காலம் வந்தாலே உள்ள அவங்களுக்கு தண்ணீ இல்லாத நிலமைக்கி மாறிட்டு போறாங்க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

ஒரு book லே படிச்சி இருப்போம் அவங்க வந்து அவ்ளோ kilometer தண்ணீக்கி போனாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து சுத்தமான தண்ணீ கிடைக்க ஏதோ ஒரு தண்ணீ கிடச்சிச்சி அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து tenth book லலா நிறைய story படிச்சிருப்போம் அந்த அப்டி படிச்சிருந்தாலும் கஷ்டபடுவாங்க தெரியுமா தண்ணீ வாங்கறதுக்கு இப்ப ஒரு தண்ணீ புடிக்கனுனா பத்து பதினஞ்சி kilometer தள்ளி போயிட்டுதா தண்ணீ எல்லா வந்து ஆஹ் புடிச்சிட்டு வருவாங்க அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கனா தண்ணீ கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதேமாதிரி apartment ல இருக்கிறவங்களுக்கு தண்ணீ இல்லன்னு அதுக்குமேல ரொம்ப கஷ்டம் ஆஹ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனு சொல்லிட்டு என்ன சொல்றது மக்களோட problem மக்களோட தப்புனுதா சொல்லமுடியும் மக்கள்தா வந்து என்ன பண்ணுவாங்கனா ஏறி குளங்கள் எல்லாத்தையும் வந்து ஆஹ் இது பண்ண தூர் வாராம இது பண்ணிட்டு அதுவந்து மூட்டுன உடனே அதுல வீடு கட்டி வைக்கறாங்க இதனால என்ன பண்ணுவோம் நா மழ வரும்போது இந்த apartment உள்ளவங்கதா first பாதிக்க படுவாங்க ஏன்னா வந்து எல்லா தண்ணீருமே வந்து first ட்டு ஏறி குளங்களுக்கு போரமாதிரிதா நம்ம

அதே மாதிரி சின்ன time மு அதுக்கு மேல இருக்கும் இல்லனா ஒவ்வொரு வீட்டுக்கு apartment ல வந்து ஒரு முப்பத்து நாப்பது குடும்பங்கள் இருபாங்க ஒரு apartment ல சொல்ல போனா அவங்களுக்கு எல்லார் மேலயும் அதும் எல்லாமே ஒரே இடத்துல சேக்கும் போது இப்பவந்து city side லலா பாத்துகிட்டா வந்து பக்கத்துல பக்கத்துலதா apartment இருக்கும் நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எவ்ளோ அந்த வெயில் காலம் வந்தாலே அதிகமா தண்ணீ வந்து தேவப்படும் ஏனா மத்த காலத்துல கூட அவ்ளவா நமக்கு தண்ணீ தேவபடுதோ இல்லையோ வெயில் காலத்துல வந்து தண்ணீ அதிகமா தேவப்படும் current டும் அதிகமா தேவப்படும் எல்லாமே அதிகமா தேவப்படும் ஏனா வந்து இப்ப வந்து வெயில் வந்து அந்த நிலமைக்கி நம்மல வந்து இதுபன்னிட்டே இருக்கு நம்ம வந்து இயர்க்கைய அழிச்சிட்டே வரோம் அதே மாதிரி தாக்கிகிட்டேதா வருது முந்தியல்லா வெயில் காலத்துல வந்து இவ்ளோ வெயிலல்லா இருக்காது ஆனா இப்போ அப்டியெல்லா கிடையாது நிறையா நல்ல வெயிலா இருக்கு அதேமாதிரி வந்து முதள்ளலா மரம் செடி கொடிஎல்லாம் நடுவாங்க ஏன்னா அது வந்து மண்ணரிப்பு தடுத்து வந்து நம்மளோட மழை நீரெல்லாத்தையும் சேமிச்சி வச்சிக்கும் மழை வரதுக்கு உதவும் மன அமைதி apartment side லா பாருங்களே எந்த மரம் செடி கொடிகளும் இருக்காது எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க ஏன்னா மரம் செடி கொடிகளெல்லாம் வலக்கரத விட்டுட்டு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

நா வீட்டு குள்ளே இருக்க அதுவும் AC போட்டே இருப்பாங்க எதுக்கு சூடாவே இது பண்ணனும் அதே மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே AC போட்டுட்டு இருந்தா நமக்கு அதிக தண்ணீ தேவ படாதுல்ல அப்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து எப்டினா தண்ணீ பஞ்சத்துளதா summer வந்தாலே ஐயோ வெயில் காலம் வந்திட்டா தண்ணீர் பஞ்சம் வந்துடுமே அப்டின்னு சொல்லி கூட மக்கள் பயபட்டுருக்காங்க பழைய காலத்துல அப்டி கிடையாது அவங்க வந்து எல்லாமே சேமிச்சி வச்சிருந்தாங்க இந்த காலத்துல மழை பேஞ்சா அத வந்து சேமிச்சி வச்சா நம்ம வந்து வெயில் காலத்துல வந்து அத use பண்ணிகளா அப்டிண்டு சேமிச்சி வச்சிருந்தாங்க இப்ப அப்டிலா கிடையாது எல்லாருமே வந்து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 அதுவந்து நமக்கு உபயோக படுமா அப்டின்னு யாரும் யோசிக்கறது இல்ல அதனாலே வந்து பல வீட்டுக்கு வந்து பலவிதமான problem இப்ப தன்னிஎல்லா வந்து முந்தியெல்லா வந்து ஒரு வீட்டு ஒரு ஊரவிட்டு இன்னொரு ஊருக்கு போனா வந்து மறக்க முடியாது அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கனா ஒரு ஊருல இருந்து எடுத்துட்டு போவாங்க ஆனா இப்ப அப்டியெல்லா கிடையாது எல்லா ஊருலயும் கிடைக்கு ஆனா திருப்பி வாங்குற நிலமைக்கி வந்து நாம வந்து தள்ள பட்டு இருக்கோம் முந்தி வந்து இயற்கியா வந்து நமக்காக ஒரு வரத்த பிரசாதமா free யா தந்துட்டு இருந்ததா இப்ப வந்து நம்ம ஒரு வியாபாரமா மாத்திட்டோம் வியாபாரமான வியாபாரம்லா வந்து இப்ப அதவந்து நம்ம வந்து தண்ணீ எல்லாத்தையும் மாசு படுத்திட்டு இருக்கனால நமக்கு தண்ணீ இல்ல இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அத கிடைக்கிர தண்ணீ அத purify பண்ணி அப்டி அத பலவிதமா மாத்தி அத வந்து நம்ம குடிக்கிற நிலமைக்கி வந்து இப்ப மாத்திட்டு இருக்கோம் அதே மாதிர சில தண்ணீ எல்லாம் சில பேருக்கு குடிச்சாலே ஒத்துக்காது அந்த மாதிரி ஆய்டோம் mix பண்ணி கொடுத்தா எனக்கு ஒத்துக்காது can water இருந்தா can water ஒத்துக்காது அந்தமாதிரி ஆனா எல்லாமே ஒரே தண்ணீதா ஆனா அதுலே வந்து பலவிதமான இது பண்ணி

சில பேருக்கு என்னனா apartment ல இருக்கரவங்களுக்களா என்னனா தண்ணியே கிடைக்கிறது இல்ல அதே மாதிரி அவங்க வந்து சிக்கனமாத தண்ணீ செலவு பன்றாங்க இல்ல இவ்ளோ நேரத்துலதா தண்ணீ வரும் இந்த நேரத்துல நாம குளிச்சிக்கணும் இந்த நேரத்துல வந்து எல்லாமே பன்னிக்கணும் இதுல தண்ணிய சேமிச்சி வைக்கணும் அப்டிண்டே குழப்பிகிட்டே யோசிக்கறாங்க ஆன்னா அவங்க முன்னையே வந்து ஏறி குளங்கள் எல்லாத்தையும் வத்தாம தண்ணிய சேமிச்சி வச்சனாலே தண்ணீ பஞ்சம் வந்து இருக்காது இனி வந்து என்னனா சொல்றாங்கனா வருங்காலத்துல தண்ணீ பஞ்சத்துனாலே வந்து மக்கள் இறந்துட்டு போவாங்க அப்டி அது இப்பவே start ஆகிடுச்சி அதே ஊருலலா மக்கள் வந்து தண்ணீ பஞ்சத்துனாலே வந்து சாவ தொடங்கிட்டாங்க நிறையா பேரு தண்ணீ இல்லாமே மனிஷவங்க மட்டும் சாவறது இல்லாம பறவைகளும் தண்ணீ இல்லாம வந்து நிறையா இனங்கள் அழிஞ்சிட்டு போது அதே மாதிரி விலங்குகளும் அப்படிதா விலங்குகளுக்கு மழை இல்லாம அதுங்களுக்கு வந்து ஆஹ் காட்டுல வந்து தண்ணீ இல்லாம அவ்வளவு ஒவ்வொரு ஊரு ஊரா விலங்குகள் போய்ட்டு மக்களோட அந்த இத விவசாயத்த நாச பண்றது இல்லாம ஆஹ் இங்க தண்ணி இல்லாம அது அவங்க விலங்கிணங்களும் கஷ்டப்பட்டு மனுஷங்களும் கஷ்ட பட்டு எல்லாமே நம்மதா பண்ற தப்புனாலா எவ்ளோ பேரு பாதிக்க படுறாங்கனு மக்கள் வந்து உணரவே இல்ல நம்ம வந்து நம்மளோட சுகத்ததா பாக்குறோ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

உம் மழைநீர் சேமிப்பு திட் திட்டமிட்டு உங்களுக்கு வந்து approved செய்வோம் அப்டி இப்டி சொன்னாலும் அந்த நேரம் வைப்பாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கனா அத வந்து கழட்டி விட்டுட்டு அவுங்க அவங்க வேல அந்த வேறமாதிரி வந்து வீடலா renovate பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க மக்கள் வந்து என்னன்னா அத வந்து நம்மளுக்காகதா நம்ம நல்லதுக்காகதா சொல்றாங்கன்னு யோசிக்காம ஏதோ நம்ம வீடு காசு கிடைக்குன்னா அப்டின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வைக்கறாங்க எ~ ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆவுல் பக்கிர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் இருபத்து ஏழு சூலை இரண்டாயிரத்தி பதினைஞ்சு பொதுவாக டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் என்று குறிப்பிடப்படுகிறார் இவர் இந்தியாவின் பதனோராவது குடியரசு தலைவராக பணியாற்றினார் இந்நிய அறிவியலாளரும் நிர்வாகியும் அவர் இவர் தமிழ்நாட்டில் உள்ள இராமேஸ்வரம் என்ற இடத்தில் பிறந்து வளர்ந்தார் திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூய வானார் கல்லூரியில் இயற்பியலும் மெட்ராஸ் தொழில்நுட்பக் கல்லூரியில் விண்வெளி பொறியியலும் படித்தார் பதவியியல் பதினொராவது இந்திய குடியரசு தலைவர், பிரதமர், துணை குடியரசு தலைவர், முனைவர் பின் வந்தார் கலாம் குடியரசு தலைவராக பதவி ஏற்பதற்குமுன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் அதாவது இப்போ விண்வெளி பொறியாளராக பணிபுரிந்தார் ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவல் வாகன தொழில்நுட்ப வளர்ச்சியில் காலமின் ஈடுபாட்டில் இருந்தார் அவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அறியப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டில் நடந்த முதல் அணு ஆயுத சோனதைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த போக்ரான் ரெண்டு அணு ஆயுத பரிசோதனையில் நிறுவன தொழில்நுட்ப மற்றும் அரசியல் ரீதியாக அவர் முக்கிய பா~ பங்காற்றினார் எனினும் சில அறிவியல் வல்லுனர்கள் கா~ கலாம் அணு இயற்பியல் ஆளுமை இல்லாதவர் என்று ஹோமி ஜோ பாபா மற்றும் விகரம் சராபாய் அவர்களை பின்பற்றினார் என்று கூறினார் கலாம் இந்தியாவின் முக்கியக் காட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவுடன் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் லட்சுமி சாகலை தோற்கடித்து இந்தியக் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் பாட்னா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இந்திய மேலாண்மை நிறுவனங்கள் ஒரு வருகைப் பேராசிரியர் ஆக திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் வேந்தர் ஆகவும் சென்னை அண்ணா மற்றும் ஜே எஸ் எஸ் மைசூர் பல்கலைக்கழகங்கள் பேராசிரியர் பணியாற்றியதோடு பல கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் துணை வருகைப் பேராசிரியராக ஆகவும் பணியாற்றினார் கலாம் தனது இந்தியா இரண்டாயிரத்தி இருபது என்ற புத்தகத்தில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் திட்டங்களை முன்மொழி பெயர்ந்துள்ளார் தென் கொரியாவில் அவருடைய புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு மாற்றுவதற்காக பெரும் வரவேற்பைப் பெற்றிருக்கின்றன அவர் இந்தியாவில் உயரிய விருதான பாரத ரத்னா உள்ளிட்ட பல மதிப்புமிக்க விருதுகளை பெற்றுள்ளார் கலாம் தனது ஊக்குவிக்கும் முறையிலான பேச்சுக்களிலும் இந்திய மாணவர் சமூகத்துடன் கலந்துரையாடல்களும் பெரிதும் அறியப்படுகின்றனர் அவர் இரண்டாயிரத்தி பதனொண்ணாம் ஆண்டில் தேச இளைஞர்களுக்கான இந்தியாவில் ஊழலை ஒழிப்பத மையக் கருவாகக் கொண்டு நான் என் தர முடியும் என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார் தொடக்க வாழ்க்கையும் கல்வியும் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணாம் ஆண்டில் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள இராமேஸ்வரத்தில் ஒரு படகுச் சொந்தக்காரரும் மரைக்கயரானும் மற்றும் இல்லத்தரசி ஆஷியம்மாள் ஆகியோருக்கு ஐந்தாவது மகனாகப் பிறந்தார் இவர் வறுமையான பின்னணியிலிருந்து வந்தவர் என்பதால் இளம் வயதிலேயே இவருடைய குடும்பத்திற்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்காக வேலைக்குச் செல்ல ஆரம்பித்தார் இவர் பல மாதங்கள் சூழ்நிலையும் வளர்க்கப்பட்டவர் என்றாலும் ஹம் ஒரு பின்பற்றியுள்ளனர் பள்ளி முடிந்ததும் கலாம் அவரது தந்தையின் வருமானத்திற்குப் பங்களிக்கும் பொருட்டு செய்தித்தாள்கள் விநியோகஸ்தரில் ஈடுபட்டுள்ளார் தனது பள்ளிப்பருவத்தில் கலாம் சராசரி மதிப்பெண்களே பெற்றார் என்றாலும் பிரகாசமான மாணவனாகவும் கற்பதில் திட்டமாக ஆர்வமாகவும் படிப்பிற்காக முக்கியமான கணக்குப் பாடத்திற்காக பல மணி நேரங்கள் செலவளிப்பவரா~ ஆகவும் சென்னை சென்றார் அங்கு அவர் முதுகலை பட்டமும் பெற்றார் கலாம் பல புகழ்மிக்க முனைவர் பாட்டங்கள் பெற்றிருந்தாலும் முறையான படிப்பை MIT சென்னையில் படித்த முதுகலை பட்ட படிப்பைக் கொண்டு முடித்தார் கலாம் ஒரு உயர்தரத் திட்டம்~ த்திற்காக உழைத்துக் கொண்டிருந்த போது கல்லூரி முதல்வர் அந்த திட்டத்திற்கு முன்னேற்றத்தைக் குறித்து மனக்குறை ஆன~ ஆனதோடு இரண்டு நாட்களுக்கு திட்டம் முடிக்கப்படவில்லை என்றால் அவருடைய கல்வி உதவித் தொகை நிறுத்தப்படும் என்று மிரட்டியுள்ளார் ஆனால் கலாம் ஓய்வு அந்த திட்டத்திற்காக உழைத்து திட்டத்தை உரிய காலத்தில் முடித்து கல்லூரி தலைவர்கள் நன்மதிப்பை பெற்றார் பின்னர் அவர் நான் உனக்கு அதிக பளு கொடுத்து என்று கூறியுள்ளார் அறிவியல் பணித்துறை சென்னை தொழில்நுட்ப நிறுவனம் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவதாம் ஆண்டில் பட்டப்படிப்பை முடித்த கலாம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் வானூர்தி அமை~ அமைப்பின் முதல் அறிவியலாளராக சேர்ந்தார் கலாம் இந்திய இராணுவத்திற்காக ஒரு சிறிய ஹெலிகாப்டர் வடிவமைத்தார் இருப்பினும் அவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் சேர்ந்து

அங்கமாகவும் கலாம் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு இந்தியாவின் முதல் உள்~ உள்நாட்டு செயற்கைக்கோள் பாய்ச்சுதல் மாலாகம் ஆஹ் SLV மூன்று திட்டத்தின் இயக்குனர் ஆனார் SLV பாய்ச்சுதல் வாகனம் ரோகினி செயற்கைக்கோளை

மிகப்பெரிய சாதனையாகக் கருதப்பட்டு கலாம் SSLV திட்டத்தின் வேலை செய்ய தொடங்கியப் பிறகுதான் தன்னையே கண்டுபிடித்ததாகக் கூறப்படுகிறது கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஐந்தாம் ஆண்டில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் விரிவுப்படுத்தக்கூடிய விண்கலத்தி~ திட்டத்தில் தனித்துப் பயணியாற்றினார் ஆயிரத்தி அறுநூத்தி அறுவத்தி முணில் கலாம் அரசாங்கத்தின் இசைவு பெற்று மேலும் பல பொறியா~ பொறியாளர்களை அந்தத் திட்டத்தில் சேர்த்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி மூணில் அறுபத்தி நாலில் அவர் நாசாவில் ஹாம்ப்டன் வர்ஜீனியாவில் லாங்க்லியின் ஆராய்ச்சி மையத்தில் விண்வெளி மையம் மற்றும் கடற்கரை அமைந்துள்ளது வசதி ஆகியவை இடங்களுக்கு சென்று வந்தார் ஆயிரத்தி எழுவத்~ எழுவதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி~ தொண்ணூறு வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் காலா~ கலாம் polar SSV மற்றும் SSV புதிய திட்டங்களுக்கு முயற்சி மேற்கொண்டார் இரண்டு திட்டங்களும் வெற்றிகரமாக முடிந்தன கலாம் அணு ஆயுத வடிவமைப்பு வளர்ச்சி மற்றும் சோதனைத் தாள் சோதனை ஆகியவற்றில் பங்கேற் நாட்டின் முதல் அணு ஆயுதம் சோதனையை புன்னகைக்கும் புத்தக ~த்தின் திட்டத்தைக் காண்பதற்கு ராஜா ராமண்ணாவால் ஆய்வகத்தில் பதிலியாக அழைக்கப்பட்டார் திட்டத்தைக் காண்பதற்காக ராஜா ராமண்ணாவால் முனைவர் எதிரிகளாக ஆய்வகத்தில் பாதிலியாக அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் SSV விண்கலன்களைப் பயன்படுத்தி விண்வெளியில் ஏவப்பட்டது சாதனை ஆகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் கலாம் வெற்றிகரமாக SSV திட்டத்தின் தொழில்நுட்பத்திலிருந்து எ~ எறிகணைத் உற்பத்திகள் டெவில் செயல் திட்டம் மற்றும் செயல் திட்டம் என்ற இரு திட்டங்கள் இயக்கின்றனர் மத்திய அமைச்சரவை மறுத்தபோதிலும் தலைவர் இந்திரா காந்தி தனது தன்னற்ற மூலம் கலாமின் கீழ் இயக்க

ஏற்கும்படி செய்வதில் தலைமைப்பங்கு வகித்தார் அவரது ஆராய்ச்சி மற்றும் கல்வி தலைமையால் அவருக்குக் கிடைத்த பெரும் வெற்றி மற்றும் மரியாதையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்பதுகளில், அவரை அரசாங்கம் தனது இயக்கத்தின் கீழ் ஒரு கூடுதல் ஒரு ஒரு கூடுதல் அமைச்சர் பதவியை இருந்து அவரது அஹ் திட்டத்தை துவக்க துண்டியது முனைவர் அருணாச்சலம், உலகளவில் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் அறிவியல் ஆலோசனை அப்பொழுது பாதுகாப்பு அமைச்சர் என்ற ஆர் வெங்கட்ராமனின் யோசனையைப் பின்பற்றி ஒரே சமயத்தில் பல ஏவுகணைகள் தயாரிப்பில் ஈடுபட்டார். ஆர் வெங்கட்ராமன் ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டப் பணிக்காக

கண்டனம் பாயும் ஏவுகணை மற்றும் பல ஏவுகணைகளை உருவாக்குவதில் ஏற்படும் தவறான நிர்வாகம் அதில் செலவு மற்றும் கால